நேர் முன்னால ஒரு சிலுவை இருக்குது.

கிழயு ஓரு சேர் இருக்குது நெறய வைட் கலரு சேரு சுத்தி சுத்தி இருக்குது.

அந்த சைடு ஆற்று நெறய பாறைகள் இருக்குது.

இந்த சப்பல் கடைக்கு பிராண்ட்ல ஒரு பாசினோ ஸ்க்கூட்டர் நிக்குது.

அதுக்கு ஃப்ரென்ட்ல நெறைய கம்பியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க.

கீபோர்டு வச்சிருக்காங்க மௌஸ் வச்சிருக்காங்க பிரிண்டர் இருக்குது மானிட்டர் இருக்குது நெறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் சுத்தி சுத்தி வச்சிருக்காங்க.

நெறைய மரங்கள்லா அது பக்கத்திலேயே அமைஞ்சிருக்குது.

இது ஒரு பழ ஷாப் இதுல ஒரு சைடு நெறைய வாழ வாழ பழங்கள் இருக்குது.

ரெண் கார்ல உள்ள டயரையு கலத்தி கீழ வச்சிருக்காங்க.

இதுக்கு நேர் ஃப்ரெண்ட்ல எல்லோ கலர்ல கட்டி கட்டியாய்டு ஏதோ கட்டி வச்சிருக்காங்க ஒரு அர்ச் இருக்குது.

இதுல மேல டீ ஷாப் டீயோட படம் போட்ருக்காங்க.

பக்கத்திலேயே ஒரு பிளக்ஸ்ல கேக்கு அதுக்கு அப்றமா பீட்சா அதுக்கு அப்றமா பர்கர் அதென்னமோ ஒரு பெரிய கேக் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து இருக்காங்க.

இது எதோ சர்வீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு போர்டு வச்சிருக்காங்க.

இதுல ஒர் ரெண்டு ரோல்ல கோழிகள் எல்லா வச்சியிருக்காங்க.

அந்த பில்டிங் ஓட மேல் கூற ஷீட்ஸ்ல போட்ட போல இருக்குது.

இத சுத்தி நெறைய தென்ன மரங்கள் நிக்கிது.

இந்த புல்டிங் ஓட பக்கத்திலேயே ஒரு தென்னை ஓல கிடக்குது.

அதுல ஒரு லேடி நடந்து போயிட்டு இருக்காங்க.

ஆரஞ்சு கலர் பெயிண்ட் அடிச்சு நறையா தூண்கயெல்லா நிக்குது.

கி_கீழ கிரீன் கலர் மேட் போட்ருக்காங்க.

மேல கூரையே டார்க் பிரவுன் கலர்ல இருக்குது.

கிரீன் கலர் தொட்டில செடி எல்லா வச்சு விட்டுருக்காங்க.

அவங்க ஒரு கிரீன் கலர் துணி மேல கை வச்சிட்டு இருக்காங்க பக்கத்திலேயே ரெட் கலர் துணி இருக்குது.

மரத்தைச் சுத்தி நடகிரதுகு ரக்டங்கில் லோல பாத் கிரியேட் பன்னி இருக்காங்க.

மேல நெறியா பலூன் தொகிட்டு இருக்குது கலர் கலரா கலர் பேப்பர் ஒட்டி வச்சிருக்காங்க.